இது ஒரு கட்டடத்துக்கா ஃப்ரெண்டு வாசல்.

இங்க டாக்டர் நர்ஸ் எல்லாம் பெட்ட சுத்தி நிக்யாங்க.

இது ஒரு கம்பெனி போல இருக்கு.

நடுவுல ஸ் வந்து பில்லர் போடறதுக்கு கம்பி இது பண்ணி வச்சிருக்காங்க.

எட்ட ஒரு காலேஜ் பஸ் நிக்குது அதுல சி_எஸ்_ஐ காலேஜ் இன்னு எழுதி இருக்கு.

அங்க ரிப்பன் எல்லாம் கட்டி விட்ருக்காங்க.

மின்ன நெறைய டப்பால நெறைய சாக்லேட் எல்லாம் வச்சிருக்காங்க.

இது ஒரு சைக்கிள் கட இந்த சைக்கிள் கடைக்கு பேரு ராயல் டயர்ஸ் .

இடது சைடு இங்க படி இல்ல கிரீன் கலர் படி எல்லா இது பண்ணி வச்சிருக்காங்க மேல போறதுக்கு.

அதுல அ காந்தியோட நினைவுச்சின்னம் இருக்கு.

இது ஒரு பேக்கரி இங்க நிறைய ஸ்னாக்ஸ் எல்லாம் அடுக்கி வச்சிருக்காங்க.

பனானா ரெண்டு விதமான கிரேப்ஸ் இருக்கு.

காருகிட்ட நெறைய தண்ணி எல்லா பெருவிருக்கு.

இது ஒரு துணி கட எங்க கேர்ள்ஸ் ட்ரஸ் மட்டும் தான் இருக்கு.

இது ஒரு கொளம் இந்த கொளத்துள நெறய தண்ணி கெடக்கு.

இது ஒரு துணி கடைக்கு ஒரு சைடு .

அ நெறய சைடுல நெறய மரோ எல்லா நிக்குது. அந்த சைடு நெறய பில்டங்ஸ் எல்லா இருக்குது.

இவங்க பேரு வாசன் ஐ கேர் .

இது ஒரு பெரிய ஹாலு .

இந்த சைடு ஒரு பெரிய மர எல்லா நிக்கு அது சுத்தி சிமெண்ட் வச்சு அழகா கட்டி விட்டிருக்கியாங்க.